இந்த பக்கமு ரோடு அந்--

இது ஒரு ரோடு இந்த ரோட்ல வருக வருகணு போர்ட் ப்ளூ கலர் போர்டு போட்ருக்காங்க நேவி ப்ளூ போர்ட் போட்ருக்காங்க.

ரெண்டு ஆளு நிக்குறாங்க ஒரு ஒரு நாய் நிக்குது நெறைய வீடுங்க இருக்கு.

முன்னாடி ம் பூண்டு வெச்சிருக்குறாங் இந்தெடத்துல.

அங்க ஒரு பெரிய புல் தர இருக்கு இந்த எடத்துல.

இது பெட்ரோல் பங்க்கு இந்த பெட்ரோல் பங்க்குள்ள நறைய பில்லர் நிக்குது.

ஆளுங்க நின்டுக்காங்க தேசிய கொடி வந்து ஏத்தி வெச்சிருக்காங்க இந்த எடத்துல.

லைட் செட்டிங்கு நெறயா ஜென்னலுங்க இருக்குது.

துணிங்க கலர் கலர் பொடவைங்க வெச்சிருக்காங்க இந்த எடத்துல.

இது வானத்து கிட்ட சூ சூரியன் நிக்கிது நெறைய பசங்க நிக்கிறாங்க ஒக்காரதுக்கு எடோ நறைய இருக்கு.

புள்ளிருக்குது காஞ்ச புள்ளிருக்குது பில்டிங் தெரியிது இந்த எடத்துல இங்க ஒரு வீடு தெரியுது இந்த எடத்துல.

மேல மேல எல்லாம் கம்பில கூரை போட்ருக்கான்.

இது வந்து ஒரு சேரி கடை இந்த சேரி கடைல ஒருத்தர் உட்காந்துருக்கார்.

இந்த இடத்துல நெறைய சாரிங்க இருக்கு கலர் கலர் சாரிங்க வச்சுருக்காங்க.

மேல ம் டென்ட் போட்டு து சுத்தி வர டென்ட் போட்டிருக்காங்க கம்பினி வச்சிருக்காங்க.

செல இங்க இருக்குது அதெடத்தில பெயிண்ட் அடிச்சி மேல இல்லாத ரெட்கலர் லெல்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பெஞ்ச் கிடக்கு பெஞ்ச் இருக்கு.

இங்க பில்டிங் கட்ராங்க ம் பெரிய க ஃபில்லர்ங்க போட்டுருக்காங்க.

இது ஊட்டி பஸ் ஸ்டாண்டு ஊட்டி பஸ் நிக்குது இந்த இடத்துல.